இப்போ வந்து எல்லாம் collage பத்தி சொல்ல வேணாம் collage வந்து ரொம்ப ஒரு மலிவாயே ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே collage வந்து நெறைய எவ்ளோவோ collage இருக்குது arts arts and science இன்தயிது அஹ் அது என்ன இது medical அடுத்து வந்து

முந்தி collage ல்லா இருக்காது பெரிய அளவுல வந்து collage இருக்காது ஆனா இப்போ அப்டி கிடையாது இப்போ வந்து collage வந்து எல்லாருக்குமே collage இருக்குது collage வந்து பொதுவாவே அஹ் என்ன சொல்லியது collage படிக்காதவாங்க யாருமே இப்ப இல்ல ஒரு degree முன்னு வருஷம் degree நாளும் படிக்க தான் செயிராங்க அது நாளே தான் collage ல்லா வித்யாசம் வித்யாசமான collage கள் எல்லாமே இப்போ வந்து இருந்துட்டே தான் இருக்குன்னு சொல்லல்லா அதே போல இன்னொன்னு என்னன்னா collage க்கு நம்ம வந்த ரொம்ப என்ன சொல்லியது

அடுத்து அந்த collage படிக்க போனது அப்புறம் தான் எல்லாருக்குமே நமக்கு ஒரு ஒரு அளவு maturity வந்து நமக்கு கொஞ்சோ நல்லா நல்லா ஒரு இது வந்து பண்றோம் அப்டின்னு நமக்கே தெரியும் நமக்கு வந்து ஹம் அதுல அதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்லியது knowledge வருது நம்ம வந்து இப்டி தான் இருக்கனும் இப்டி தான் வாழனும் அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னடில்லா நம்ம வந்து குழந்தைத்தனம்மா

இப்டி இப்டி தான் வாழனும் அப்டி தேரியரதுனால நம்ம அப்டி போயிற அதே போல இன்னொன்னு என்ன சொல்லன்னுனா ஹம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ நான் twelve த்து முடிச்சி வெளிய வா வரது வந்து ஒவ்வொரு வருஷம்மு ஒவ்வொரு batch வெளிய வந்துட்டு தான் இருக்கா அதுக்கு தக்குன collage பிள்ளைங்க வந்து பல பல படிப்புகள எடுத்து படிக்கன்னனும் படிக்கில்லா அப்டின்னு சொல்லல்லா